இந்த டிஸ் பாக்கவே மிகவும் அட்ராக்டிவாக இருக்கு.

இங்க நெறைய நோட்டு பேனாவு பாக்க முடியிது.

தூரத்துல அழகான ஒரு தண்ணீர் விர்றத பாக்கலா.

ரூஃப்கு பின்னாடி நெறைய பெரிய மரங்கள் பாக்க முடியுது.

கேட்ட பச்ச நிற பெயிண்ட் போட்டிருக்காங்க.

மஞ்சள் கருப்பு நிற காம்பினேஷன்ல பெயிண்ட் போட்டுருக்காங்க.

சைடுல பேசுறதுக்கு மைக் ஸ்டேண்டு ஒன்னு ரெடி பண்ணி வெச்சிருக்காங்க.

கொஞ்சம் பேரு மாஸ்க் போட்டுட்டு இருக்காங்க.

ஒரு கருப்பு கலர்ல ஐடியல் பிராண்டு சிண்டக்ஸ் இருக்கு.

இந்த மளிக கடையில கொஞ்சோ வீட்டுக்கு தேவையான பொருள்கள் இருக்கு.

இங்க பெரி பிராண்ட் தண்ணீர் வச்சுருக்காங்க.

ஆன்லைன்ல பணொ அனுப்ப பே_டி_எம் ஸ்கேனர் இருக்கு.

ஒரு டோர் மட்டு ஓபன்ல விட்ருக்காங்க.

ஒரு பெரிய மரம் ஒன்னு முன்னாடியே இருக்கு.

தூரத்துல நெரைய வீடுகள் பாக்க முடிது.